ஜிம்ல ஒருத்தர் ஒர்க்கவுட்டு பண்ணிட்டுருக்காரு.

இது ஒரு கோயில்ல ஃபங்க்ஷன் நடக்கிறது போல தான் இருக்குது.

இது மேலெ எல்லா எதோ மரத்தாலெ நல்லா ஆர்டிடெக்சர் பண்ணி வச்சிருக்காவெ.

ஆ லெப்ட் சைட்ல மேல பக்கம் ஒரு டியூப் லைட் எல்லா இருக்கு.

அப்ரோ ருப்ல நிறைய பேன்லா வேர தொங்கவிட்ருக்காங்க.

எல்லா ஃபேனுமே சின்ன ஃபேன்தா . மூனு ரெக்கெ நாலு ரெக்கெ உள்ளது.

அது வந்து இன்டர்லெக்ல ஃபில் பண்ணிருக்காவ.

இது ஓரு ஹிந்து கோவிலு.

இதுக்கு பக்கத்திலேயே ஒரு தென்னை மரம் நிக்குது அந்த தென்னைமரத்தை சுத்தி ஓலை எல்லா இருக்கு.

அதுல ஒரு ஆளு உள்ள போறாரு அவர் வந்து வெள்ளை கலர் சட்டையும் கருப்பு கலர் பேண்ட்டும் போட்டிருக்காரு.

இது ஒரு காபி கலர் மாறி மண்டபத் தெரியிது.

ஷூ கடையில நிறைய ஷூ ரேக்ல அடுக்கி வச்சிருக்காங்க.

மேல உள்ள ஷூல நெறய நீல கலர் ஷூ இருக்கு.

அந்த கோயில் மேல நாலு சைடிலேயும் சிங்கமும் ரெண்டு சிங்கமும் ஒரு ஆளும் இருக்கிற மாரி ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காவ.

இது ஒரு ஃபேன்ஸி கடை.

அதுக்கு மேல ஒரு ஏ_சி வச்சிருக்காங்க.

இது ஒரு விவேகானந்தானு மேல ஏதோ லெட்டர்ல எழுதியிருக்காங்க.

லெஃப்டு ரைட் சைடுல ஒரு கேமரா வச்சிருக்காங்க ரோட்ட பாத்து.

இது ஒரு கடல்ல சன்செட் ஆகப்போற நேரம் எடுத்த ஃபோட்டோ .

அ நெறைய விதமான பேக் எல்லா அங்க நின்னு அடுக்கிவச்சிருக்காங்வ.